அது உள்ளே போயிட்டு ரொம்ப ஆராய்ஞ்சோம்னா வச்சுக்கங்க நிறைய விஷயம் வெளியே வரும்

அந்த அளவுக்கு ஆராய ஆராய விட மாட்டாங்க

ஆராய்ஞ்சா உங்களுக்குத்தான் பிரச்சனை அது பிரச்சனைய எப்படி face பண்ணணும் இப்பெல்லாம் youngsters எல்லாம் நல்லா தெளிவா இருக்காங்களான்னு தெரியலே இருந்தாலும் நிறைய பேர் எல்லாம் வச்சு நிறைய problem த்தை

ஆமா உம்

இப்ப இருக்கற அந் இப்ப இது நாட்டுக்குள்ளதான் பிரச்சனைன்னா இந்த பாராளுமன்றத்துல இருந்து வெளியே வரும்போது இந்த car பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா DMK க்கும் ADMK க்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவர் car ல இந்த அமைச்சர் ஏறுறதும் அதிமுக அமைச்சர் car ல திமுக அமைச்சர் ஏறுறதும் இந்த விவகாரம் பூரா நடுவுல பேசிட்டுதானே இருக்கு எந்த மாதிரி விவகாரம் அது கொஞ்சம் தெளிவா தெளிவா சொல்லுங்க வருண் தெளிவான அஹ் பாராளுமன்றம் முடியுது அஹ் எல்லா பாராளுமன்றமும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஒரு அதுக்கப்புறம் ஒரு முடிவு ஒண்ணு வரும் அடுத்த parliament ல பார்க்கலாம் அப்படின்னு முடிச்சு வரும்போது எல்லாரும் அவசர அவசரமா அவங்க carல ஏறி கிளம்ப பார்ப்பாங்க அஹ் செய்தியாளர்கள் வந்து கேள்வி கேட்றக் கூடாது கேள்வி கேட்றக் கூடாதுன்னு அவசர அவசரமா ஏறுவாங்க அந்த நேரம் வந்து கூட்ட நெரிசல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் கட்சிக்காரங்களுக்கு நடுவுலயே அப்படி ஏறும்போது முதல் முதல்ல அஹ் அதிமுக car ல

அஹ் அவர் அமைச்சர் வந்து ஏறுவாரு ஏறுனதுல அஹ் படி அந்த இந்த தலைவரோட அதிமுக தலைவரோட அஹ் முகம் இருக்கறதுனால இறங்கி இது நம்மளோட வண்டி இல்லை இறங்கி வேற வண்டி மாறி போனாரு இது நடந்தும் ஒரு மூன்று வார காலத்துக்கு அப்புறம் திமுக சார்புல அதிமுக அஹ் முன்னாள் அஹ் chief minister அவங்க ஏறி அவங்களும் பாதியில இறங்கி இந்த மாதிரி அவங்களுக்குள்ளே நிறையா குழப்பங்கள் இருக்கு இதையே அவங்க குழப்பமா வெச்சுக்கும்போது நாடு எப்படி ரெண்டு பேர் சேர்ந்து பாத்துப்பாங்கன்னு என்னோட கருத்து இது நீங்க என்ன நினைக்கறீங்க வேற சந்தேகம் உங்களுக்கு

உம் இத பத் எனக்கு வந்து இத பொருத்து எந்த ஒரு கருத்தும் இப்போதிக்கு சொல்ற மாதிரி இல்ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க இந்த விவாதமே அதுக்குத்தானே வச்சிருக்கோம் ஆமா இந்த விஷயம் வந்து பிரபலமா செய்திகள்ல ரொம்ப பிரபலமா பார்க்கப்பட்டோம் என்ன ஒரு car ல ஏறுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது சின்ன விஷயம் கிடையாது

அடுத்தவுங்க வண்டில அவங்க ஏற மாட்டாங்க ஒரு மானப்பிரச்சனை அஹ் ஒவ்வொருத்தனும் முப்பது லட்ச ரூபா நாற்பது லட்ச ரூபாய் போட்டு ஒரு வண்டி வாங்கி வெச்சருக்கும் அவுங்க வண்டில ஏறாமா அடுத்த கட்சியை வண்டியில ஏறும்போது அது கட்சிக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து சில சலசலப்புகள் வந்தாகும் இது வந்து பரவலா செய்திகள் வாசிப்பாளர்களுக்கு நடுவுல ரொம்ப பிரபலமா பேசப்பட்டுட்டாரு அது ஒரு இரண்டு மாதங்கள் செய்தி செய்தி தொகுப்புல ரொம்ப சுவாரஸ்யமா இருந்த ஒரு topic okay புரியுது இப்போ அஹ் இப்போ வந்து அரசியல் பண்றவங்க எல்லாருமே ஊழல் பண்றாங்களா என்னனு சொல்லலை அது வந்து அந்த காலகட்டத்திலேயே இருந்திருக்குது அதாவது அண்ணா ஆட்சி செஞ்சதிலே இருந்து அந்த ஊழல்ன்ற ஒரு விஷயம் இருந்துட்டு இருந்துட்டுதான் இருக்குது இப்போ அது மோசமான நிலையிலேதான் இருக்குது இப்போ அரசியல் பண்ற எல்லாருமே சாதாரண CM ல இருந்து MLA வரைக்கும் ஊழல் பண்றாங்க ஊராட்சி தலைவர் councillor எல்லாருமே ஊழல் பண்றாங்க முடியாது அத நீங்க ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் யாருமே இங்க நேர்மை இல்லை என்னதான் என்னதான் இருந்தாலும் காத்துன்னு ஒண்ணு தேவை இவ்வளவு காசுங்கிறது அத்தியாவசியமானது வித்தியாசமான பொருட்கள் நிறைய இருக்கு மக்களுக்கு அதுல எப்படி அவங்க வந்து காசு பார்க்கலாம் நம்மளுக்கு எவ்வளவு அதுல லாபம் இருக்கலாம் நன்மைங்கிறதை விட லாபம் நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குதோ எவ்வளவு இதுதான் வந்து அவங்க இப்ப வர முன்னோடியா பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பாலங்கள் தமிழ்நாட்டுல நிறைய பாலங்கள் முக்கிய காரணமும் அவங்க அதுல இருந்து நிறைய காசு பார்க்கலாம் அந்த ஒரு காரணம்தான் இது என்கிட்ட வந்து நான் செய்தி இது மட்டும் படிச்சுட்டு நிறையா அரசியல்வாதியோட

உம்

ஆமா இது உங்களுக்கு தெரியும்ல இவங்க இவங்க வந்து இப்ப இப்ப இருக்கிற அரசியலை பொறுத்த அளவு எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியும் கிடையாது ரெண்டு பேருமே ஒருங்கிணைந்து ரெண்டு பேருமே சேர்ந்து கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள்கிட்ட இருந்து எப்படி எப்படி கொள்ளை அடிக்கலாம் அதுவும் இல்லாம தலைமைச் செயலகம் அதாவது பாராளுமன்றத்தில் இருந்து ஒரு அறிக்கையைப் போட்டு அதுல இருந்து எப்படி நம்ம கொள்ளையடிக்கலாம் நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு ஊர்ல நாங்க இந்த திட்டம் போடப் போறோம் அதுக்கு அவங்க அவங்க நிர்ணயம் செஞ்ச ஒரு விலையை போட்டு அதுல இருந்து அவங்க கொள்ளையடிக்கிறாங்க இப்ப அதிகமா வந்து இப்ப அதுதான் நடக்குது தமிழ்நாட்டுல அதே மாதிரி விவசாயிகள் வந்து விவசாயிகளுக்கு முன்னுரிமை யாருமே கொடுக்க மாட்டாங்க ஆனா ஓட்டு கேட்கும்போது ஓட்டு பிரச்சாரத்து அப்பையோ விவசாயிகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் விவசாயம் காப்போம் அப்படீன்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப இருக்க விவசாயிகளுக்கு வந்து யாருமே முன்னுரிமை கொடுக்கிறது இல்லை அவங்களுக்கு இழப்பீடு கூட யாருமே கொடுக்கிறது இல்லை புரியுது இருந்தாலும் இப்ப விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம நாட்டுல இருந்து டெல்லி வரைக்கும் போயிட்டு போராடுனாங்க போராடுனப்போ எதுமே மிச்சம் இல்ல

இல்ல அதுவுமே நாலு அஞ்சு வருஷம்கிட்டக்க போராடுனா அப்புறம்தான் அவங்களுக்கு அதுக்கான ஒரு தீர்வுன்னு சொல்ல முடியாது ஒரு அத பகிர்ந்துக்கிட்ட மாதிரி உனக்கு அம்பது எனக்கு அம்பது உனக்கு உனக்காண்டி ஒரு ஐம்பது சதவீதம் பண்றேன் எனக்காண்டி ஒரு ஐம்பது அந்த இது பேச்சு வார்த்தை விவசாயிகளுக்கும் இப்ப இருக்க அரசியலுக்கும்

அஹ் மருத்துவமனை அதாவது இங்க பக்கத்துல ஏதாவது hospital open பண்றீங்களா ஊழல் எல்லாத்துலயும் ஊழல் அரசு அனுமதி பெற்ற அரசு மருத்துவமனை

கல்வியவே ஊழலா மாத்திட்டாங்க கல்வியே ஒரு ஊழலா போயிட்டு இருக்குது அதப் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் அந்த news செய்தில என்ன தெரிஞ்சுதுன்னா

அரசு பள்ளியில போய் சேர்றதுக்கு என்னென்ன வசதிகள் செய்யணுமோ அத செய்ய அத செய்யாம அரசு பள்ளிகள் எப்படின்னா ஒரு குப்பை

உக்காந்து படிக்கறதுக்கோ இல்ல உக்காந்து படிப்பை கவனிக்கிறதுக்கோ ஒரு நல்ல

தனியார் கல்விகள் நிறைய வச்சிருக்காங்க அந்த கல்விகள்ல அதிகமான வசதிகள் இருக்கும் மின்விசிறிகள் அதிகமா இருக்கும் குளிரூட்டும் சாதனங்கள் எல்லாமே வச்சு போக்குவரத்து சாதனங்களை வச்சு அவங்க நிறைய வசதிகள் பண்ணி தராங்க ஆனா அதுல கொள்ளையடிக்கிறது எப்படின்னா நாங்க அதிக தரத்துல கல்வி ப கற்று தர்றோம் கல்வி பயிற்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி

உம்

எப்படி பாத்தாலும் அரசியல்வாதிக்கு பையன் படிக்கிறான் அவன் படிக்கலைங்கிறது அடுத்த விஷயம் என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு நாளைக்கு வந்து காசு யார்கிட்ட போகும் அரசியல்வாதி போகும் நீ private ல படிச்சாலுமே அதுக்கான சதவீதம் வந்து அம்பது நாப்பது சதவீதம் வந்து அரசியல்வாதிக்கு குடுத்தாதான் அவங்க அங்க ஒரு பள்ளிக்கூடம் வச்சுட்டு நிலைமை ஆயிருச்சு தெருவுக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருந்தாலும் தெருவுக்கு ஒரு அரசியல்வாதி உங்க voice ரொம்ப கம்மியா இருக்குது கொஞ்சம் அத மட்டும் கொஞ்சம் increase பண்ணுங்க இப்ப கேக்குதா

okay okay இப்ப மருத்துவத்தை எடுத்துக்கிட்டாலும் மருத்துவத்திலயும் ஊழல் இருக்குது ஒவ்வொரு கொடுக்கிற மாத்திரைகள் சிறப்பு எல்லாத்துலையுமே ஊழல் இருக்குது அதைப் பத்தி என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும்

கால்ல சின்னதா அடிபட்டுருச்சுன்னு government அரசு மருத்துவமனையில போயி சேர்ந்ததுக்கு ஆமா அது அது ரொம்ப பெரிய சர்ச்சையாச்சு தமிழ்நாட்டுக்குள்ள

அந்த அரசு மருத்துவர் வந்து சிகிச்சை வந்து தெரியாம பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காண்டி அந்த பெண்ணுக்கு முன்னாடி முதல்ல அதாவது கால இழந்தாங்க

சஞ்சய் உங்களுக்கு அதை பத்தி எதுனா தெரியுமா இப்ப பொதுவாகவே நம்ம ஒரு விபத்து அப்படின்னா உயிருக்கு ஆபத்தான விபத்து சம்பவம் கவலைக்கிடத்துல இருக்காங்க அப்படின்றப்ப காசு இல்லாதவங்க அரசு மருத்துவமனையை நறுவாங்க அப்படி போகும்போது அணுகும்போது அவங்களுக்கு அங்கே போதுமான வசதிகள் இருக்காது அரசு மருத்துவமனையிலே போதுமான வசதி இருக்காது இங்கே இடமும் இருக்காது இப்போ போதுமான வசதின்னா இப்படின்னா

அரசு மருத்துவமனையை விட்டு தனியார் மருத்துவமனையில் தான் போயி சேறாங்க ஏன்னா அங்கே வசதிகள் இருக்கு இங்கே அரசு மருத்துவமனையிலே எந்த ஒரு வசதியுமே அப்போ இந்த கேள்விக்கான பதில் தப்பு யாரு மேலே தனியார் மருத்துவமனை மேலேயா இல்லை அரசு மருத்துவமனை மேலேயா மருத்துவமனை மேல நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அரசு ஒழுங்கா அத கவனிச்சுருந்தாங்கன்னா அப்ப அரசு அரசு மேல தப்புன்னா அப்ப அதோட தப்பு யார போய் சாரும் அரசியல்வாதின்னு சொல்ல முடியாது

உலக அளவுல அதாவது தமிழ்நாட்டு அளவுல ஒரு அமைச்சர் இருப்பாங்க அவங்களுக்கு கீழ ஒவ்வொரு ஊர்களுக்கும் ஒவ்வொரு அமைச்சர் மாரி வசூல் ஒரு சின்ன அளவுல அது வெளிய தெரியாது அவங்களை வச்சுதான் அவங்களால வழி நடத்த முடியாது யாருனாலும் கண்டுக்காம விட்டுருவாங்க இதோட லஞ்சம் பாதி கண்டுக்காம விட்டுறுவாங்க அது அது யாரு மேல தப்புன்னா அந்த அமைச்சரை மேல இருக்க அமைச்சர் அவங்க கீழே இருக்கிறவங்க correct ஆ பார்த்திருப்பாங்க அந்த கீழே இருக்கிறவங்க அரசு மருத்துவமனையை correct ஆ இது முழுக்க முழுக்க அரசும் அதுக்கு உரிய அமைச்சரும் தான் என்னைப் பொறுத்தவரை உங்களுக்கு எதும் மாற்று கருத்து இருக்கா சரி அடுத்தது வந்துட்டு இது இது மட்டும்தான் ஊழல் இல்லை நிறைய இடத்துல ஊழல் நடக்குது இல்லைன்னு சொல்லவே இல்லை

அஹ் அநாவசியம் இல்லாம ஒரு லஞ்சம் வாங்குறது

அவங்களுக்கு வந்து daily அதாவது தினசரி அவங்களுக்கு ஒரு பத்து பேர் தலைக்கவசம் இல்லாம case போடணும் வழக்கு பதிவு செய்யணும் பத்து பேர் வேகமா போ அதிவேகமா வண்டி இயக்குனதுக்கு வழக்கு பதிவு செய்யணும் அந்த மாரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம

சொல்லுங்க ஒரு பதிவு செஞ்சு தர மாட்டாங்க அத லஞ்சமா வாங்கிக்கிருவாங்க இப்ப ஊரு விட்டு ஊர் போறோம் அப்படின்னா வேற ஒரு ஊர்ல இப்ப சென்னையில வேற ஒரு ஊர் வண்டி வேற ஒரு மாவட்டத்து வண்டி வாகனம் உள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த வாகனத்தை நிறுத்தி காரணமே இல்லாம வழக்கு பதிவு செஞ்சு அவங்க கிட்ட வழக்கு பதிவு செய்யறதுக்கு முன்னாடியே உங்க மேல வழக்கு பதிவு செய்ய வேணாம் அப்படின்னா லஞ்சம் குடுத்தா நாங்க அவங்களை விட்டுடுறோம் அந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு ஆளை விசாரிக்கணும் அப்படின்னா விசாரிக்க கூட்டிட்டு போகும்போதே அடிச்சு துன்புறுத்திதான் கூட்டிட்டு போவாங்க அவங்க நிரபராதியாகவே இருந்தாலும் அடிச்சு துன்புறுத்திதான் கூட்டிட்டு போவாங்க என்ன பிரச்சனை

ரொம்ப வன்முறை வன்முறை மிக்க காவல்துறையா இருக்கு இப்ப இருக்கிறது

அஹ் புதுசா ஒரு திட்டம் இது பண்ணாங்க அஹ் இந்த அபராத பணம் அதான் அம்பது percent உம் எவ்வளவு சொன்னாங்க

குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுனா இன்னும் எவ்வளவு குடுத்தாங்கன்னு சொன்னாங்க அது பத்தாயிரம் ரூபாய் license இல்லாம அத ஓட்டுநர் அனுமதி சீட்டு இல்லாம வண்டி ஓட்டுனா ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் கேட்கிறாங்க

மொத்தமா போறதுக்கே நானூத்தி ஐம்பது ரூபாய்தான் ஆகுது இரண்டாயிரம் ரூபாய் கேட்கறாங்க அத உங்களால ஏத்துக்க முடியுமா முடியாதா இப்ப என்கிட்ட காசு இருக்கு மாசம் அறுபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த இரண்டாயிரம் ரூபாயோ அவுங்க மகன் license இல்லாம வண்டி ஓட்டிட்டு helmet இல்லாம போனா ஒரு ஆயிரம் ரூபாய் தெரியாது பாதிக்குமே தவிர பெருசா பாதிக்காது அதே இது சராசரியா உங்க குடும்பத்துல பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு வர்ற வழியில அப்படி இருக்குறவங்ககிட்ட ஆயிரம் ரூபாய்ங்கிறது அவுங்களோட ஒரு பத்து நாள் நல்லா வருமானமா இருக்கு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் சட்டங்கள் இருக்கலாம் கடுமையா இருக்கலாம் மக்களுக்கு ஏத்த மாறி இருக்கணும் okay சரி நன்றி வருண் தொடர்ந்து இந்த விவாதத்தை நம்ம முடிச்சிப்போம் மீண்டும் ஒரு விவாதத்தோட சந்திப்போம் சரிங்களா நன்றி நன்றி விஷ்ணு நன்றி விஷ்ணு நன்றி சஞ்சய் மீண்டும் சந்திப்போம் அஹ் தொடர்ந்து பேசுவோம்